அது எப்படின்னா அந்த மேல அந்த ஒரு floor லே போய்ட்டனா நீ

normal size தான் ஆனா அங்க எல்லாமே வச்சியிருப்பாங்க

அது எப்படின்னா rate வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு sunday போனா nine fifty நினைக்கிறேன்

அதே மற்ற days ல போனா eight fifty வரும் நினைக்கிறேன் ஒரு not clear

நாங்க evening time ல போனோம் இல்லை afternoon இருந்தே இருக்கு நினைக்குறன்.

ஓ book பண்ணிட்டு எதுல எப்படி அங்க direct அ போய் தான் book

எப்படி book பண்றது தெரியல நான் friend கிட்ட கேட்டு சொல்றேன்.

அன்னைக்கு நாங்க போய் இருந்தோம் ஆ அது வந்து

நீங்க உள்ள போறது இருந்து உள்ள போய் உக்காறது வரைக்கும் அவங்களுக்கு கணக்கு அ அப்பயிருந்து two hours ஒ two and hours ஓ தருவாங்க

எத்தனை பேரு எத்தனை members னு சொல்லிட்டனோ அவங்க வந்து time தருவாங்க நமக்கு

time தந்தது இருந்து two hours ஓ two and hours ஓ

ஆனா நீங்க அவங்க தந்த time அப்பறம் நீங்க late அ போனீங்க அதுக்கு அவங்க response

அப்ப வந்துட்டு நம்ம அவங்க கொடுத்த time க்கு உள்ள இருந்தாலும் இல்லாட்டி அந்த நேரத்துல இருந்தா தான் அவங்களுக்கு கணக்கு

நீங்க உள்ள போனது அப்பறம் நீங்க சொன்ன time க்கு போயிட்டீங்க அவங்க எல்லாம் arrange பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப தான் உள்ள விடுவாங்க

veg plate நீங்க வாங்கிட்டீங்கன்னா non veg சாப்பிட முடியாது

veg plate னா veg மட்டும் தான் சாப்பிட முடியும்

அதுக்கு அப்பறம் curd rice vegetarian ல என்ன என்ன இருக்கோ எல்லாமே வச்சியிருப்பாங்க அங்க

அந்த kebab stick ல போட்டு

veg starters ல நாங்க veg யே try பண்ணலியே non veg தான எல்லாமே

அப்ப non veg எடுத்தா ரெண்டு சாப்பிடுக்கலாம் அப்ப non veg தான வந்துட்டு லாபம் ஆமா non veg எடுத்தீங்கனா நீ என்ன வேணாலும் சாப்பிடுக்கலாம் நான் veg சாப்பிடுக்கலாம் அதுல

இப்ப வந்துட்டு ஆ ஒரு ஆளுக்கு nine fifty வருமா

veg னா அதோட hundred கம்மியா என்னமோ தெரியல hundred கம்மின்னா இதலாம் சாப்பிட முடியாதுல

non veg னா ம் நாங்க veg ரெண்டுமே செத்துருவாங்க non veg க்கு

வச்சி அதுல fry பண்ண மாதிரி

name எல்லாம் தெரியல நாங்க சாப்பிறதுல ஆர்வமா

prawns லே green color ல ஒரு prawns கொண்டு வருவாங்க

not clear chicken வைக்கறாங்களே அந்த மாதிரி அ

அது மாதிரி அது எப்படின்னா table எப்படி இருக்கும்னா table இருக்கும் chair இருக்கும் அதே normal அ இருக்குமா

இங்க எப்படி இருக்கும்னா table கே நடுல வந்துட்டு ரெண்டு left side லியும் right side லியும் ரெண்டு இது வச்சி இருப்பாங்க

ஆமா அவங்க ஒரு சின்ன ஒரு இது போட்டு close பண்ணி வச்சியிருப்பாங்க அதே

ஆமா அ நம்ம போன உடனே அது open பண்ணிட்டு ஒரு இது மாதிரி இறக்குவாங்க

அதுக்குள்ள கோடு எல்லாம் போட்டு file பண்ணி வச்சி இருப்பாங்க not clear

நம்மளே cook பண்ணி சாப்பிறது ஒரு not clear correct அப்படி இல்லை அவங்க கொண்டுனு வந்து cook பண்ணத தான் கொண்டு வந்து அது மேல வைப்பாங்க அது veg ஆவே இருக்கும் ஓ சரி சரி அதான் நம்மக்கும் அந்த ஒரு நம்மலாம் இது பண்ணுவாங்க இது இது அவங்க அந்த six கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிட்டே இருப்பாங்க six ல நம்ம என்ன கேக்கறமோ

கேட்டாலும் தருவாங்க நீ prawns யே கேட்டுட்டே இருந்தாலும் தந்துட்டே இருப்பாங்க

veg யும் கொண்டு வந்து தருவாங்க non veg கொண்டு வந்து தருவாங்க

அதுல இந்த table இந்த side ஒரு மாதிரி level வைப்பாங்க அதே மாதிரி அந்த side இதுலயும் வைப்பாங்க

அதுல வந்துட்டு chicken இருக்கும் chicken kebab

so இருக்குற time அ தான் பாத்துக்கணும் ஆமா நீ அந்த two and hours two hours குள்ள எவ்ளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வெறும் இது மட்டும் தானா வேற ஏதும் இருக்காத

ஓ இதுவே starters யே ஆ

grill tandoori மாதிரி எல்லாமே இருக்குமா ஆ grill னா full grill தர மாட்டாங்க

ச் அ அ என்ன தருவங்கனா அதான் இது மாதிரி piece piece அ தான் இருக்கும்